குரு ஹர்கோபிந்த் சாஹிப் ஜீ பாய் குருதாஸ் தனது முதல் நாற்பத்தி எட்டாவது பவ்ரியில் பஞ்ச குரு சாஹிபானாவின் ஐந்து குணங்களை விவாதித்தார் சர்த் சந்தோ தயா தர்மம்

தைரியமாகவும் தைரியமாகவும் அடக்குமுறைக்கு எதிராக குரல் எழுப்பவும் பரோபகாரமாக இருக்கவும் கற்றுக் கொடுத்தார் தியாகத்திற்கு லாகூர் சென்றார் ஸ்ரீ குரு ஹர்கோபிந்த் சாஹிப்பின் பிறப்பு பற்றி கூறுங்கள் குரு சங்கத்தின் சாதனை மற்றும் பாபா புத்தா ஜீயின் ஆசீர்வாதத்துடன் பத்தொன்பது ஜூன் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி ஐந்தில் திருமணமான பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு குரு அர்ஜன் தேவ் மற்றும் மாதா கங்கா ஆகியோருக்கு ஒரு மகன் பிறந்தான் அப்போது குரு அர்ஜன் மற்றும் மாவட்டம் அமிர்தசரஸ் சாஹிப் மஜேவில் பிரசங்கப் பணியில் ஈடுபட்டிருந்தார் அவருடைய மகன் வந்த செய்தி கிடைத்ததும் ஹர்கோபிந்தின் பாதுகாப்பில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் ஏனெனில் அவர் தனது மூத்த சகோதரனின் தன்மையை நன்கு அறிந்தவர் அவர்கள் வடலியில் சுமார் ஒன்றரை ஆண்டுகள் தங்கியிருந்தனர் பின்னர் குரு அர்ஜன் சாஹிப் குடும்பத்தை அமிர்தசரஸுக்கு அழைத்தார் ஆறாவது மன்னருக்கு எப்போது அரியணை கிடைத்தது ஆயிரத்தி ஆறுநூற்றி ஆறாம் ஆண்டு மே இருபத்தி ஐந்தாம் தேதி பாபா புத்தா ஜீ தனது தந்தையின் அறிவுறுத்தலின்படி குக்கடி விழாவை இரண்டு வாள்களை வைத்து முடித்தார் ஒரு மற்றும் மற்றொரு பக்தி சக்தியுடன் இணைக்க பாபா புத்தா ஜீ கேள்விக்குரிய கண்களுடன் பார்த்த போது அதனால் உன் ஆசையுடனும் பிறந்தேன் உன்னருளை உன்னருளை நிறைவேற்ற இரண்டு வாள்களை ஏற்றுள்ளேன் இனி குருவீட்டில் மதமும் உலக இன்பமும் கைகோக்கும் ஏழைக்கு ஒடுக்கபவனுக்கு வாள்

மற்றும் சீதா ஜஹாங்காரின் தலைப்பாகையுடன் தலைப்பாகை வேறுபட்டது இரண்டு வாள்கள் ஒன்று ஒன்று ஒன்று ஒரு அஜாமத் ஒரு மாநிலம் ஒரு வைசியரால் பாதுகாக்கப்பட வேண்டும்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 பீபி கோலன் ஒரு காஜியின் மகள் சீக்கிய மதத்தின் பக்தராக மாறியது காஜிக்கு தெரிந்ததும் அவர் அவளை கொல்ல முயன்றார் அமிர்தசரஸ் புல் சாஹிப் அவளை ஒரு தனி வீட்டிற்கு அழைத்து சென்றார் அங்கு அவர் இரவும் பகலும் சேவை சிம்ரன் செய்து வசதியாக வாழ ஆரம்பித்தார் என் பெயர் இவ்வுலகில் சில நாட்கள் சில காலம் நிலைத்திருக்க வேண்டும் என்று வையுங்கள்

இந்த நகரத்தில் அதிகம் ஆடம்பரமான தோட்டங்கள் இங்கு கட்டப்பட்டன அதனால் இது தோட்டங்களின் நகரம் என்று அழைக்கப்பட்டது முஸ்லீம்கள் வழிபடுவதற்கு இடம் இல்லை குரு சாஹிப் இங்கு ஒரு மசூதியைக் கட்டினார் பிரச்சாரத்தில் பரப்புதல் மால்வாவில் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது மதி கிராமத்தை அடைந்தபோது கோரா புல்லரின் திருவிழா நடந்தது குருட்டு புலவர்களிடமிருந்து எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கள் குரு சாஹிப் புலவர்களிடம் கொஞ்சம் இடம் தருமாறு ஆனால் அவர்கள் மறுத்துவிட்டனர். அவர்கள் இரவு விழுந்த இடத்தில் நடந்து கோட்டையை எடுத்து அந்த கிராமத்திற்கு மெஹ்ராஜ் என்று பெயரிட்டனர்.

பாபா ஸ்ரீ சந்த் உனக்கு எத்தனை மகன்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டார் நான்கு பேர் என்னுடன் இருக்கிறார்கள் என்று குரு ஸ்ரீ குரு சாஹிப் கூறினார் பாபாஜி எங்களுக்கு ஒரு மகனை கொடுங்கள் என்றார் குரு சாஹிப் பாபா குர்தித்தாவை தனது சேவைக்கு நியமித்தார் பாபா ஸ்ரீ சந்த் குட்காடி பிறகு உங்களுக்கு கொஞ்சம் தபஸ் மற்றும் எங்களிடம் அதுவும் உள்ளது அப்போது இருந்து பாபா குர்தித்தா தனது கடைசி நாட்கள் வரை சேவையில் ஈடுபட்டார் அமிர்தசரஸ் போர் ஆயிரத்தி ஆறுநூற்றி இருபத்து எட்டு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 கிரீட ம் நாளை எடுத்து செல்லப்படும் ஷாஜகான் பில்கிஸ் கானை ஏழாயிரம் படைகளுடன் அனுப்பினார் பிறகு தீபி வீரோ திருமணம் செய்து கொண்டார் குரு சாஹிப் தனது குடும்பத்தை ஜபால் கிராமத்திற்கு இரவோடு இரவாக அனுப்பினார் கம்சன் இளைஞன் ஆனார் இந்த போர் அமிர்தசரசிலிருந்து தன் தரன் வரை சென்றது குரு சாஹிப் போருக்கு தயாராக இல்லை என்றாலும் சீக்கியர்கள் எதிரிகளை மிகவும் கடுமையாக கண்டன முகலாயர்கள் களத்தை விட்டு வெளியேறி குரு சாஹிப்பின் காண்டே மக்லிஷ் கானுடன் ஓட வேண்டியிருந்தது அவர் கொல்லப்பட்டார் மற்றும் ராணுவம் கி பி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டில் வாள் லங்காவின் வீட்டில் இருந்தது அவர்கள் முதல் தடவையாக தோல்வியை சந்திக்க நேரிட்டது ஆனால் அதனால்தான் அவர்களின் தோல்வி அரசு இல்லாதவர்களுக்கும் நிலப்பிரபுத்துவம் இல்லாதவர்களுக்கும் அஹ் நூற்றி ஐம்பது ஆண்டுகால அடக்குமுறை அனுபவித்து ஆனால் அதை செய்யாத சாதாரன மக்களுக்கும் எதிரானது கர்தார்பூர் போர் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது போருக்கு பிறகு குரு சாஹிப் கத்தார்பூருக்கு வந்தார் குரு சாஹிப், பெயிண்டே கான் உட்பட கத்தார்பூருக்கு அருகில் உள்ள வதேமேல் என்ற கிராமத்தில் சில முஸ்லிம் பதான் ஊழியர்களை கொண்டிருந்தான்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 குரு சாஹிப்பின் சக்தி என் பின்னால் இருக்கிறதா என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன். குரு சாஹிப் சேவையில் இருந்து விலகிய போது அவர் சக்கரவத்தியின் பணியாளர் ஆனார் அவர் குரு சாஹிப்புக்கு எதிராக பேரரசை தூண்டிவிட்டு பலமான படையை அனுப்பச் சொன்னார் ஷாஜகான் முக்லிஷ் கானின் சகோதரரும் தக்ளி சாஹிப் போரில் குரு சாஹிப்பால் கொல்லப்பட்டவருமான காலே கான் ஐம்பதாயிரம் படைகளை அனுப்பினார் ஜலந்தரின் பெயிண்டே கான், மற்றும் கௌச்~ கௌச்தர் குதாப்கார் அவரது சக உதவியாளராக இருந்தார் அரசு படை நகரத்தை சுற்றி வளைத்தது சீக்கியர்கள் மிகுந்த துணிச்சலை காட்டின சீக்கியர்கள் மதத்திற்காகவும் குரு சாஹிப்புக்காகவும் போராடினார்கள் ஆனால் பதான்கள் சம்பளத்துக்காக மட்டுமே குரு தேக் பகதூரும் தனது தைரியத்தை காட்டினார் பகதூர் ரக்த் இதார் இங்கே துரோகம் செய்தார். காண்டே கானுக்கு நள்ளிரவில் தாக்குதல் நடத்த செய்தி அனுப்பினார் காண்டே கான் தனது படையுடன் வந்தார் போர் நீண்ட காலம் தொடர்ந்தது, குரு சாஹிப் ஆயிரத்தி எட்நூறு வீரர்களை கொண்டிருந்தார் அதில் எழுநூறு பேர் வீர மரணம் அடைந்தனர் இறுதியாக குரு சாஹிப் பெண்டே கானிடம் ஏன் அந்த மனிதனே இறந்து விட்டாய் உன் முகம் உன் கோபம் என்னிடம் உள்ளது வா முதலில் நீ என்னுடன் கை குலுக்க வேண்டும் குரு சாஹிப் அவருக்கு மூன்று அடி கொடுத்தார் அவர் மூன்று முறையும் தோல்வியடைந்தார் கொடுக்கப்பட்ட குரு சாஹிப் முதல் முறையாக அவர் காயமடைந்து குரு சாஹிப்பின் காலில் விழுந்தார் பெயிண்டே கான் இப்பொழுது உங்கள் பேனாவை படிக்கும் நேரம் வந்துவிட்டது காட் கான் கூறினார் உங்கள் வாய் என் பேனா~ பேனா மற்றும் கொடுப்பவர் ரட்சிப்பு அவர் தனது இறுதி மூச்சு அனல் சூரியன் முகத்தில் பிரகாசிக்க குரு சாஹிப் மிகவும் அன்புடனும் முகத்தின் முன் ஒரு கவசம் போல நிழல் ஆடினார் முஸ்லிம்கள் வீர்ர்களை புதைத்து விட்டு காட்பூர் நோக்கி அணிவகுத்துச் சென்றனர் தோல்வி அடைந்த வீரர்கள் மீண்டும் பக்வாரா அருகே கூடி போரிட்டன. நான்கு போர்களின் வெற்றி சீக்கியர்களின் செல்வாக்கு காட்பூர் மத்திய சீக்கிய மையம் நிறுவப்பட்டது மூலம் வெகுதூரம் பரவியது குரு ஷாஹிப் தாரா சந்திடம் இருந்து நிலம் வாங்கி காட்பூர் நகர் கட்டினார், அதை வைத்திருந்தார் Hello ஆஹ் எனக்கு ஒரு details தெரிஞ்சாகனும். இப்போ பேசலாமா mam?

அதெல்லாம் one year க்கு பாத்தீங்கனா ஒரு three hundred channel வரும் all channel two thousand க்கு இது இப்போ இதுல என்ன problem னா இப்போ ஒரு issue ஆகுது mam வீட்ல இந்த channel ஆல hello line ல இருக்கீங்களா? Mam ஒரு ரெண்டு மூனு channels லாம் remove ரெண்டு மூனு இல்ல. ஒரு fifteen to twenty channels remove பண்ற மாதிரி இருக்கும் Mam இது வந்து பாத்தீங்கனா கொஞ்சம் adult content லாம் வருது பாத்தீங்கனா. எங்க வீட்ல கொழந்தைங்கலாம் இருக்காங்க அதுல திடீர்னு வந்து பாத்தீங்கனா fashion TV லாம் இருக்கு fashion TV பாக்கறாங்க இல்லாதபோது fashionTV பாக்கறாங்க. நா திடீர்னு வரும்போது பாத்தீங்கனா channel லே பாத்தீங்கனா தேவையில்லாத கண்ட்றாவியான channel லாம் ஓடிட்டிருக்கு

இல்ல mam நா ஏன் இத சொல்றேன்னா எங்க வீட்ல சின்ன பசங்கலாம் இருக்காங்க. அவங்க கெட்டு போயிரக்கூடாதுனு பாத்துட்டிருக்கேன். அப்பறம் ஒரு நாளைக்கு வந்து பாக்கறேன் என்னோட சொந்தக்கார பையன் ஒருத்தன் fashion TV பாத்திட்டிருக்கான் mam இல்லாதபோது. அப்பறம் hollywood series பாக்கறேனு சொல்லிட்டு பாத்தீங்கனா பாக்கறான். அதுல unwanted things ஆ வருது இல்ல நா நா வந்து adult mam. எனக்குலாம் தெரியும். சின்ன பசங்க மொத பாத்துட்டு கெட்டு போயிரக்கூடாதுல

ஹம் ஆஹ் ok mam correct தா. எனக்கு புரியுது mam ஆனா நா என்ன நெனச்சேன்னா சரி இந்த category wise பாக்கும்போது இந்த english channel லாம் எதுக்கு பாப்போம்னா movies பாப்போம் அந்த movies category english category ல நெறைய வரும். So நா அத choose பண்ணும்போது நா எடுக்காததுக்கு reason என்னன்னா mam, சரி நா movies நெறைய பாப்பேன் mam. ஆனா இது வந்து பாத்தீங்கனா எங்க வீட்ல இருக்க பசங்களுக்கு இது கொஞ்சம் bad ஆயிருமோனு தோணுது இந்த விஷயத்த கத்துக்குவாங்களோ ஆஹ் இந்த வயசுல கெட்டுப்போயிருவாங்களோனு தோணுது mam

அப்போ அவங்க பாத்தீங்கனா அந்த age கான இதே கெடையாது அவங்களுக்கு. அத அப்படி பாத்திட்டிருக்கானுங்க நம்ம நீங்க என் age க்கும் அவங்க age க்கும் problem ஏ கெடையாது பாக்கலாம். தாராளமா பாக்கலாம் அப்போ நீங்களும் பாப்பீங்களா mam ஓ ok mam. அத mam. இப்போ நா சொல்ற channel அ note பண்ணிக்கோங்க. fashion TV இருக்கு FTV இருக்கு. fox life இருக்கு. AXN இருக்கு. அப்பறம் பாத்தீங்கனா Set Flixer ல series போடறேங்கற சாக்காட்ல Full லா adult தா eighteen plus video தா mam வருது பாத்தீங்கனா. full லா eighteen plus தா ஒரு channel. இந்த channel லாம் பாத்தீங்கனா உம் நா என்னவோன்னு நெனைச்சேன். airtel dish போட்டா problem இருக்காது கொஞ்சம் எல்லாம் clear ரா இருக்கும் பாத்தா சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் problem ஆகும்போல இருக்கு mam ஆஹ் ஆமா mam. என்ன என்ன பண்றதுனே தெரியல mam வீட்ல தனியா விட்டுட்டுக்கூட தூங்க முடியல. தனியா விட்டா எங்க பாத்திருவாங்களோ அந்த பயம் வேற. அதனாலயே பாத்தீங்கனா இந்த கெட்டு போகக்கூடாதுனு சொல்லிட்டுதா mam channel remove பண்றதுக்கு உங்களுக்கு call பண்ணினோமே உம் two piece போட்டுட்டு ஒரு பொண்ணு இருக்கு mam. அத பாத்திருக்கானுங்க எல்லாமே அது மாதிரி unwanted channel லாம் இருக்கறதனாலயே கொஞ்சம் வீட்ல கொஞ்சம் problem ஆகும் அப்பறம் வந்து தேவை இல்லாத இந்த மராத்தி channel அப்பறம் தெலுங்கானா channel லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் remove பன்னிருங்க. அது waste னுதா தோணுது. முக்கியமா தமிழ், English அப்பறம் ஹிந்தி, ஒரு sports அப்பறம் இந்த world life அதுமாதிரிலாம் இந்த natural geography அதுலாம் ok but. இந்த english channel ங்கற name ல பாத்தீங்கனா தேவையில்லாத channel லாம் இருக்கு. அது உங்களுக்கு whatsapp ல send பண்ணிரட்டுமா உங்க number சொல்றீங்களா? இல்ல நா நேர்ல detail லா வந்தே சொல்லட்டுமா? உங்க number சொல்றீங்களா mam mam? உங்க பேர் என்ன சொல்லுங்க mam தெரிஞ்சுக்கிறேன். திவ்யா mam. சரிங்க mam சரிங்க mam okay mam காதல் கொண்டேன் திவ்யா mam ஆஹ் சரி சொல்லுங்க mam nine zero eight seven four six seven two zero two mam

ஆ அனுப்பிடுவேன் mam. but எனக்கு என்ன இப்போ two thousand pay பண்ணினேன்ல அந்த pay பண்ணின எல்லா சேனல்க்கு three hundred channel க்கான list இருக்கும்ல? அதுக்கான PDF இந்த number இருந்து எனக்கு அனுப்பிச்சு விடுறீங்களா? என் number note பண்ற note பண்ணிக்கிறீங்களா? ஏன்னா அனுப்பிச்சு விட்டதெல்லாம் remove பண்றதுக்கு நெறைய channel வருது. நா சொல்லாத channel நெறையவே இருக்கு அதுல. ஆஹ் சரி mamnumber சொல்லட்டுமா mam note பண்றீங்களா?

three zero seven four five four ஓ mam but இன்னொரு doubt டும் கேக்கனுனு நெனைச்சேன். இப்போ இந்த one year முடிஞ்சதுக்கப்பறம் அடுத்த one year ல இப்போ pack போடும்போது இந்த இத remove பண்ணா amount கம்மி பண்ணுவீங்களா பண்ணா மாட்டீங்களா? ஆஹ் ok mam உம் நீங்க இதுல வந்து பாத்தீங்கனா netflix அதெல்லாம் add பண்ற மாதிரிலாம் இருக்குமா? நீங்க இந்த recharge அதெல்லாம் வராது இதுல ஏ mam?

ஓ அப்படியா mam super எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. இது தெரிஞ்சா நா வந்து பாத்தீனா இதுலையே நா வந்து series பாத்திருப்பேன் mam Ok பண்ணிருவேன் mam ஆனா முக்கியமா நா சொல்ற channel முக்கியமா அந்த F. T. V னு இருக்குல்ல mam அந்த channel மட்டும் remove பண்ணிருங்க mam madam இல்ல madam நா பாக்கும்போது பசங்க பாத்திடறாங்க mam தெரியாம. டக்குனு அத பாக்கறானுங்க அவனுங்க. எல்லா நா சும்மா ஒரு time pass க்கு பாப்போமா எல்லாம். அத பாக்கும்போது அவனுங்க குறுக்கல வந்துடறானுங்க அவனுங்க அத பாத்துட்டு அவனுங்க வந்து பாத்தீங்கனா நாங்க இல்லாதபோது பாக்கறானுங்க mam நா அப்பாலாம் இல்ல mam. என் பெரியம்மா பையன் பாக்கறான் mam. நா அப்பாலாம் இன்னும் ஆகல mam. நா இப்போதா ready ஆயிட்டிருக்கேன் கல்யாணம் ஆகறதுக்கு. நா இனிமேல் அப்பாவா ready ஆவேன்

half an hour குள்ளவா? half an hour குள்ள அவங்க பாத்துட்டாங்கனா என்ன mam பண்றது?

Hello hello mam கேக்குதா mam? mam திவ்யா mam. காதல் கொண்டேன் திவ்யா mam கேக்குதா? ஆ அதா mam இப்போ next

ஆஹ்

ஆஹ் ok mam. ஓ fifty channels ok mam mam இந்த net க்கு சொன்னிங்கல்ல அதுலாம் கொஞ்சம் detail ஆ சொல்றீங்களா? next year நா பண்ணும்போது கொஞ்சம் useful ஆ இருக்கும் எனக்கு. சொல்லுங்க line ல இருக்கீங்களா? அதா netflix பத்தி சொல்றேனு சொன்னிங்க. netflix அந்த ஏர்டெல் இதுலலாம் வருமானு அத கேக்கனும்

three two four one அஹ் Hello mam இங்க ஒருதவங்க கூட பேசிடிருந்தேன் mam. உங்களுக்கு காதுல விழுதா நா பேசறது? Sorry mam இங்க கொஞ்சம் net crash ஆச்சு அதா கேக்கல mam. ok ok ok mam நா வந்து பாத்தீங்கனா இப்போ list எனக்கு அனுப்பிச்சுவிட்டீங்கனா கொஞ்சம் அனுப்புச்சு விடுங்களேன் இப்போ phone ல உம் ஏ name சல்மான் கான் mam. சல்மான் கான் name சல்மான் கான் அதா என் number list மட்டும் அனுப்பிச்சுவிடுறீங்களா இப்போ? நா பாத்து மட்டும் சொல்லிடறேன். line லயே இருக்கேன் mam mam வரவே இல்ல mam. அதுக்குள்ள வந்துருச்சானு check பண்றீங்க. நீங்க வேற யாருக்கோ அனுப்பிச்சிட்டீங்கன்னு நெனைக்கறேன் mam. நல்லா check பண்ணிக்கோங்க

சின்ன குழந்தைங்கலாம் இருக்காங்க, கெட்டு போயிரப்போறாங்க. நாங்க பாத்தா கூட எனக்கு problem இல்ல. அவங்க கெட்டு போயிரகூடாது mam okay okay okay okay thank you so much mam. உங்க service க்கு ரொம்ப thank you so much mam airtel service க்கு. star rating ஏதாவது கொடுக்கணுமா mam? அதுலாம் star rating ஏதாவது கொடுக்கணுமா?

okay okay thank you so much mam okay பேசுறேன். கொஞ்சம் சுதாவை கூப்பிடுங்க please இதோ பாருங்க சார், சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஏதோ எப்பவாவது ஒரு தடவை கூப்பிட்டா பரவாயில்லை சொந்த phone மாதிரி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கூப்பிட்டா எப்படி?

கொஞ்சம் முன்னாடி நான் கூப்பிடலயே மாமி. பதினஞ்சு நிமிஷமா நான் உங்க number ஐ try பண்ணிக்கிட்டு இருக்கேன். engaged sound வந்துச்சு. இப்போ தான் எனக்கு line கிடைச்சுது. sorry இனிமே உங்க phone னை நான் தொந்தரவு பண்ணலை. வெச்சுடுங்க. thanks

ஒரே புதிரா இருக்குதே. சற்று முன் தனசேகர் என்று பெயர் சொல்லி ஒருவன் அழைத்தான். நான் கூப்பிட்டு சுதா வந்ததும் பேசினாள். அவள் பேசிவிட்டு யாரென்று கேட்டதற்கு அவர் தான் என்று சொல்லிவிட்டு போனாளே. அப்போது அது பொய்யா அப்படீன்னா அவ எவங்கிட்டயோ பேசி இருக்கா கருமமே, இந்தப் பெண்ணை ரொம்ப நல்ல பெண்ணுன்னு இல்ல நினைச்சேன். தன் கணவனுக்கு துரோகம் செய்றாளே நமக்கென்ன இனி இவளோட பேச்சே வேண்டாம். நட்பும் வேண்டாம். அடுத்த தடவை எதற்காவது பல்லை காட்டிக்கிட்டு வரட்டும். இனிமேல் வீட்டு வாசப்படியை மிதிக்காதேன்னு சொல்லிடணும். அத்தியாயம் நான்கு. இரவு மணி பத்தரையை தாண்டி இருந்தது. பார்கவி மாமி தன் வீட்டுக் கூடத்தின் ஓரத்தில் ஜன்னல் அருகில் ஒற்றை கட்டிலில் படுத்து சீரான குறட்டை ஒலியுடன் உறங்கிக் கொண்டிருந்தாள். அவள் மகன் மாடியில் ஒரு சத்தம் கேட்டு சட்டென்று எழுந்தாள் மாமி. ஜன்னலுக்கு அந்தப் பக்கம் compound மேல் வரிசையாக வைக்கப்பட்டுருந்த செடிகள் தாங்கிய மண் தொட்டிகளில் ஒன்று தான் கீழே விழுந்து உடைந்திருக்கிறது. தொடர்ந்து சர சரவென்று சத்தம் கேட்க ஒரு உருவம் அவசரமாக compound டை தாண்டி அந்தப் பக்கம் குதிப்பதை பார்த்த மாமி உடனே யாரு, யாரது என்று கத்தினாள். பதில் இல்லை. மாமி உடனே அவசரமாக மாடி ஏறிப் போய் தன் மகனை எழுப்பினாள். ஸ்ரீதரா எந்திரிடா. யாரோ திருடனாட்டம் இருக்கு என்றால் பதட்டமாக. ஸ்ரீதரன் தூக்கம் கலைந்து எழுந்து கையில் torch எடுத்துக் கொண்டு, ஒரு கம்பும் எடுத்துக் கொண்டு, நீ வீட்டிலேயே இரும்மா என்று வெளியே வந்து side ல் மாமி காட்டிய இடத்திற்கு வந்து இந்தப் பக்கமும் அந்தப் பக்கமும் torch வெளிச்சத்தை அடித்து பார்த்தான். யாரையும் காணோமேமா. நீ பாத்தியா இல்ல, கனா கண்டியா? பேசாம படும்மா. இல்லைடா. என கண்ணால பார்த்தேன். சுதா வீட்டு பக்கமா யாரோ குதிச்சான். நல்லா பாத்தேன். காணுமே. நீ கத்தினியா யார்ரா அதுன்னு கத்தினேன் அதான் ஓடி இருப்பான் திருடனா இருக்கலாம்.

உனக்கு எப்படித் தெரியும் சாயங்காலம் பூ வண்டி வந்தப்போ அவளும் வாங்க வந்தா. எங்க வீட்டுக்கு வர்றீங்களா cassette படம் போட்டு பாக்கலாம்னு கூப்பிட்டா. அவ பேச்சு சரியில்லை நடவடிக்கையும் சரியாபடலை.

புருஷன் ஊர்ல இல்லை. நடுராத்திரில ஒருத்தன் compound சுவர் ஏறி குதிச்சுருக்கான். அப்போ என்ன அர்த்தம் அம்மா, பாவம்மா. அனாவசியமா யார் மேலையும் பழி போடாதே. ஸ்ரீதர் அதட்டி விட்டு மாடிக்கு போய் விட்டான். ஆனால் பார்கவி மாமிக்கு உறக்கம் வரவில்லை. சுதா தப்பு செய்கிறாள். phone னில் பேசினாளே ஒரு தடியன். பேர் என்ன சொன்னான்? ஆஹ் தனசேகர். compound சுவர் ஏறி அவள் வீட்டு பக்கமாக குதித்தவன் அந்த தனசேகர் தானோ அத்தியாயம் ஐந்து. கோவிலுக்கு வெளியே ஓரமாக car ரை நிறுத்தி இறங்கினான் சுதந்திரா. ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கிக் கொண்டு

தன் watch சை பார்த்துக்கொண்டு காத்திருந்தான். ஒவ்வொரு வெள்ளிக் கிழமையும் இதே நேரம் தப்பாமல் பார்கவி மாமி இந்தக் கோவிலுக்கு வந்து விடுவாள். இன்றைக்கு நிச்சயம் வர வேண்டும். வந்தால் தான் அவன் சதுரங்க ஆட்டத்தில் அடுத்தக் காயை சாமர்த்தியமாக நகர்த்த முடியும். சுதந்திரா செய்யப் போகிற ஒரு காரியத்திற்கு ஒரு வகையில் பார்கவி மாமியை உடந்தையாக்கி கொண்டிருக்கிறான் படிப்படியாக. முதல் கட்டமாக மாமிக்கு phone பேசி குழப்பியது மூலமாக சுதாவின் மேல் ஒரு சந்தேக விதையை விதைத்தாயிற்று. தனசேகர் என்ற பெயரை மாமி மனதில் பதிய வைத்தாயிற்று. அடுத்து நள்ளிரவில் வேண்டுமென்றே ஜன்னலில் தொட்டி உடைந்து ஓசை ஏற்படுத்தி அவளின் தூக்கத்தை கலைத்து compound சுவர் ஏறிக் குதித்ததில் அந்த சந்தேகம் வலுவாகிவிட்டது. இதற்காகவே சுதாவிடம் திண்டிவனம் போவதாக பொய் சொல்லிவிட்டு car ரை தெரு முனையில் நிறுத்தி விட்டு சுவரேறி குதித்து சந்தேகம் ஏற்படுத்தி விட்டு மறுபடி car ரில் office வந்து office லயே உறங்கி விட்டான். காலையில் புறப்பட்டு வீட்டுக்கு போய் திண்டிவனத்தில் இருந்து திரும்பியவன் போல சுதாவிடம் பேசியாயிற்று. office ல் தனசேகரை அத்தனை பேர் முன்னிலையில் உதைத்து அடித்து வேலையில் இருந்து நிறுத்தி ஒரு பரிதாபம் தேடிக்கொண்டாயிற்று. திட்டத்திற்கு தோதாக கிடைத்தானே ஒரு தனசேகர். இப்போது திட்டத்தின் அடுத்தக் கட்டமாக அதோ பார்கவி மாமி. பார்கவி மாமி சாமி கும்பிட்டு விட்டு பிரகாரம் சுற்றி இவனை கடக்கிற சமயம் அப்பொழுது தான் பார்ப்பது போல அட, வாங்க மாமி. எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் உக்காருங்க என்றான் சுதந்திரா. பார்கவி மாமிக்கு அவனை பார்த்ததும் மீண்டும் மனதில் போராட்டம் துவங்கி விட்டது. தன் மனதில் ஏற்பட்டுள்ள சந்தேகத்தை சொல்வதா வேண்டாமா? மாமி அவன் அருகில் அமர்ந்து எப்படி இருக்கீங்க தம்பி என்றாள். நல்லா இருக்கேன் மாமி. கூடிய சீக்கிரம் என் வீட்டுக்கு ஒரு phone ஏற்பாடு செஞ்சுடுறேன். அன்னைக்கு ஒரு அலுப்புல சொல்லிட்டேன் தம்பி. மனசுல வெச்சுக்காதீங்க. நீங்க தாராளமா என் வீட்டுக்கு phone பண்ணலாம். ரொம்ப thanks. அப்பறம் ஒரு விஷயம் மாமி என்ன சொல்லுங்க? சுதந்திரா ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லப் போவது போல் தயங்கி தயங்கி பேசினான். கோவிலில் வச்சு சொல்றேன். நீங்க சத்தியமா வெளியில சொல்லிட மாட்டீங்களே எனக்கு அம்மா இல்லை. உங்களை என் அம்மா ஸ்தானத்துல வச்சு சொல்றேன். என்ன தம்பி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு, என்ன விஷயம் சொல்லுங்க மாமி, நான் சுதாவை கல்யாணம் செய்து ஒரு வருஷம் தான் அவளோட குடித்தனம் நடத்தினேன். அதுக்குள்ள எனக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சத்தால சம்பாதிக்கிற ஆர்வத்துல அவளை அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு நான் போயிட்டேன். ராத்திரி பகல் உழைச்சு சம்பாதிச்சு பணம் சேர்த்துகிட்டு ஊர் திரும்பினேன். இப்போ நல்லவிதமா ஒரு தொழில் ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். சுதாவுக்கு என் மேல ஏதோ வருத்தம் இல்லைன்னா ஏமாற்றம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் தம்பி அப்படி சொல்றீங்க? நல்லா தான் சிரிச்சு பழகுறா. ஆனா அவ கிட்ட ஏதோ ஒரு கள்ளத்தனம் தெரியுது. எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற மாதிரி நான் உணர்றேன். சொல்ல சங்கடமா இருக்கு. பச்சையா சொல்லணும்னா அவ எனக்கு துரோகம் செய்யறான்னு எனக்கு தோணுது மாமி. மாமி வாயடைத்து அமர்ந்தாள். என்ன மாமி பேசாம இருக்கீங்க தம்பி, நானே ஒரு விஷயத்தை மனசுல போட்டு உருட்டிகிட்டு இருக்கேன். அதே விஷயத்தை தான் நீங்களும் சொல்லிட்டீங்க. என்ன சொல்றீங்க மாமி இதே சந்தேகம் எனக்கும் உண்டு தம்பி. அன்னைக்கு நீங்க phone பண்ணப்போ நான் கூட கோபப்பட்டேனே. அதுக்கு முன்னாடி வேறொருத்தன் phone செஞ்சான். சுதா வந்து பேசிட்டு நீங்க பேசுறதா சொல்லிவிட்டு phone னை வைச்சுட்டு போனா எனக்கு ஒரே சந்தேகம். ஐயோ பேசனது யாரு மாமி தனசேகர்னு பேரு சொன்னான். தனசேகரா என்று இந்த இடத்தில் அதிர்ச்சி காட்டினான் சுதந்திரா. ஆமாம். அவனை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா அவன் ஒரு அயோக்கியன். என் ஆபீஸ்ல வேலை பார்த்தான். நிறுத்திட்டேன் நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் நீங்க ஆபீஸ் வேலையா வெளிய போயிட்டீங்க இல்லையா? ஆமாம், திண்டிவனம் போயிருந்தேன். அன்னைக்கு ராத்திரி என்று மாமி தான் பார்த்ததை விவரித்தாள். நிச்சயமா அது அந்த தனசேகர் பயலா தான் இருக்கணும். என் மேல தப்பு இருக்கு மாமி. புதுசா கல்யாணம் ஆன பொண்ணை நாலு வருஷம்

அதேமாதிரி சம்பாரிச்சுட்டும் வந்துட்டீங்க. மாமி மறுபடி சொல்றேன் நீங்க தயவு செஞ்சு யார்கிட்டேயும் இதை பத்தி மூச்சு விட்டுறாதீங்க. சுதாவையும் கேட்டு வச்சுடாதீங்க. அவகிட்ட எப்பவும் போல சகஜமா பழகுங்க. சம்மதித்து தலையசைத்தாள் பார்கவி மாமி. அத்தியாயம் ஆறு. இரவு சாப்பாடு முடிந்ததும் hall ல் அமர்ந்து கொஞ்ச நேரம் TV பார்த்தான் சுதந்திரா. சுதா சமையல் அறையை சுத்தம் செய்து விட்டு பால் எடுத்து கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தாள். பால் குடித்து விட்டு TV யை அணைத்துவிட்டு வந்த சுதந்திரா. சுதா, நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கிறான் பாரு மாதவன், அவன் போன மாசம் என்னை செமத்தியா முட்டாளாக்கிட்டான். அதுவும் சொல்லி வச்சுகிட்டு. நான் ரொம்ப உஷாரான ஆசாமி, என்னை யாரும் ஏமாத்த முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு அவன் திட்டம் போட்டு செயல்பட்டா யாரையும் ஏமாத்தலாம்னு சொன்னான். என்கிட்ட நடக்காதுன்னு சொன்னேன். அப்புறம் மறுநாள் என் மேஜையில அவனோட ராஜினாமா கடிதம் இருந்துச்சு. நான் பதறிக்கிட்டு அவன் வீட்டுக்கு போனேன். ஏன்னா, அவன் ஆபீஸ்ல நல்ல திறமையான ஆளு.

என்ன சொன்னான் உங்களை முட்டாளாக்கவே முடியாதுன்னு சொன்னீங்களே அதுக்காக அப்படி செஞ்சேன் சார். நான் ஏன் வேலையை ராஜினாமா செய்யப் போறேன் அப்படின்னு கேட்டு அசடு வழிய வச்சுட்டான்.

அவனை ரொம்ப சாமர்த்தியமா முட்டாளாக்கணும். ஒரு யோசனை சொல்றேன் சுதா. இந்த மாதிரியான யுக்தியான விஷயங்களுக்கு உங்களுக்கு தான் நல்ல ஐடியா வருமே பழம் சாப்பிடுறீங்களா சுதா வாழைப்பழம் சீப்பில் இருந்து பிரித்து தந்தாள். சுதந்திரா சற்று யோசித்து விட்டு சட்டென்று முகம் பிரகாசமாகி சொடுக்குப் போட்டான். ஒரு பிரகாசமான idea சுதா. என்ன அவனோட wife பேரும் சுதா உன்னோட பேரும் சுதா. அவன் wife வும் உன்னோட கையெழுத்தும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். முதல்ல ஒரு paper ரும் பேனாவும் எடுத்துக்கிட்டு வா. சுதா ஒரு வெள்ளைக் காகிதமும் பேனாவும் அடியில் வைத்து எழுத ஒரு புத்தகமும் எடுத்து வந்தாள். நான் சொல்ல சொல்ல அதே மாதிரியே எழுது. சரிங்க. சுதா தன் வளையல்களை பின்னால் தள்ளிக் கொண்டு பேனாவை திறந்து கொண்டு தயாரானாள். எழுது. அன்புக்கினிய சேகர் உங்கள் மேல் அதிகமாக ஆசை வைத்திருக்கும் சுதா எழுதிக் கொள்வது. என்னங்க இது என்றாள். அதாவது மாதவன் wife யாரோ ஒரு கள்ளக் காதலனுக்கு letter எழுதுகிற மாதிரி எழுதி அவன் பார்வையில வச்சுடப் போறேன். படிச்சதும் மிரண்டுடுவான். கொதிப்பான். சரியான சமயத்துல இது என் விளையாட்டுடான்னு சொல்லுவேன். ஆனாலும் இது கொஞ்சம் over ஆ இருக்குங்க. பரவாயில்லை. அவன் என்னை முட்டாளாக்கினான் இல்ல, நீ எழுது. சரிங்க என்று தயங்கிவிட்டு சுதா அவன் சொன்னபடி கடிதம் எழுதி அடுத்தபடியாக நிமிர்ந்து பார்த்தாள். சேகர், என்ன தான் என் மனம் உங்களை விரும்பினாலும் இப்போது நான் இன்னொருவர் மனைவி. என் கணவர் ஊரில் இல்லாத சமயங்களில் என் வீட்டில் நாம் அடிக்கின்ற கொட்டங்கள் போதாதா எதுக்காக என்னை உங்களோடு ஓடி வரச் சொல்கிறீர்கள் வேண்டாம் சேகர். எனக்கு அதில் விருப்பமில்லை. வற்புறுத்தாதீர்கள். என்னை முழுக்க உரிமை கொண்டாட நினைக்காதீர்கள். நீங்கள் மிரட்டினாலும் இதற்கு பணியமாட்டேன். இப்படிக்கு சுதா. என்றான் சுதந்திரா. சொல்ல சொல்ல அசடு மாதிரி எழுதி தன் கையெழுத்தைப் போட்டு கொடுத்தாள். thank you சுதா இந்த letter ஐ வச்சுக்கிட்டு நான் என்னென்னவெல்லாம் செய்யப் போறேன் தெரியுமா என்றான் சுதந்திரா. அவள் கன்னத்தில் செல்லமாக தட்டி. அத்தியாயம் ஏழு. காரை அடுத்த தெருவில் நிறுத்தி விட்டு இறங்கி இந்த தெருவுக்கு நடந்து வந்தான் சுதந்திரா. இரவு மணி ஏழை தாண்டி இருந்தது. தனசேகர் தங்கியிருந்த அந்த வாடகை வீட்டை அடைந்து கதவைத் தட்டினான் சுதந்திரா. கதவைத் திறந்த தனசேகருக்கு நம்ப முடியவில்லை. தன்னை office ல் அடித்து அவமானப்படுத்தி வேலையை விட்டு விலக்கிய முதலாளியே தன்னைத் தேடி வருவதென்றால், அவனுக்கு பேச்சே வரவில்லை என்ன தனசேகர் ஆச்சரியமா இருக்கா நான் உள்ளே வந்து உன்னோட கொஞ்ச நேரம் பேசணும். வாங்க sir உள்ளே வந்து காட்டப்பட்ட நாற்காலியில் அமர்ந்து ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டான் சுதந்திரா. தனசேகர் உனக்கு இன்னும் வேலை எங்கேயும் கிடைக்கலைன்னு கேள்விப்பட்டேன் கஷ்டமா இருக்குது. மனுஷனா இருந்தா அடி மனசுல சில சபலங்கள் எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யும். யாரும் வெளிப்படுத்தாம உள்ளுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. நீ அதை வெளிப்படுத்தி வெறுப்ப சம்பாதிச்சுகிட்ட சரிதானே ஆமாம் sir நான் கொஞ்சம் கொஞ்சம் கேவலமா தான் நடந்துகிட்டேன். இப்படி உணர்ந்து பேசுறியே இதுதான் மனுஷத்தனம். ஒரு தன்மானம் உள்ள ஆம்பளைக்கு நியாயமா வரவேண்டிய கோபம் தான் எனக்கு வந்தது. என் ஸ்தானத்தில நீ இருந்து உன் ஸ்தானத்துல நான் இருந்தாலும் என் மாதிரி தான் நீயும் நடந்துகிட்டு இருப்ப. வாஸ்தவம் தான் சார் எனக்கு உங்க பேர்ல கோபம் இல்லை எனக்கு என் மேல தான் வெறுப்பு. பரவாயில்லை நடந்ததை விடு. என்னால உன் எதிர்காலம் பாதிக்கப்படக் கூடாதுன்னு நினைச்சேன். தனசேகர் எனக்கு கல் நெஞ்சு இல்லை. உனக்கு மறுபடியும் என் ஆபீஸ்ல வேலை போட்டு தர முடியாது. ஆனா உனக்கு வேற ஒரு office ல வேலை வாங்கி தர முடியும் sir என்னால நம்பவே முடியலை. நீங்க தெய்வம் sir granite export பண்ற ஷியாமுன்னு எனக்கு ஒரு friend இருக்கான். அவன் கிட்ட சொல்லி இருக்கேன். உன்னை பார்த்துட்டு decide பண்றேன்னு சொல்லி இருக்கான். சரி sir அவர் office address கொடுங்க சார், நான் போய் பார்க்கிறேன். இப்படி செய்யலாமா எப்படி sir நாளைக்கு அவர் சிங்கப்பூர் போறார் ராத்திரி flight நான் தான் ticket ஏற்பாடு செஞ்சிருக்கேன். நாளைக்கு ராத்திரி அவரை வழியனுப்ப நான் airport போறதா இருக்கேன். ராத்திரி ஒன்பதரை மணிக்கு சரியா நீ airport டு வந்து gate கிட்ட நிக்குறியா? நானே நேரில அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். சரி sir நீ போறப்போ bus சோ auto வோ பிடிச்சு போயிடு